இது வந்து ஒரு பைக் வாஷிங் அ ஸ்பேஸ் மாதிரி இருக்கு.

அதே மாதிரி சுத்தி இந்த ஷெட் ஏரியா வந்து மஞ்ச கலரும் ப்ளூ கலரால வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

முன்னாடி வந்து ஒரு வெள்ள கலர்ல வந்து ஒரு பைக் மாரி நிக்க வச்சுருக்காங்க.

சசுத்தி வந்து நறைய மரங்கள் எல்லாமே இருக்கு.

அது போக மேல வந்து பில்டிங்ல வந்து மேல முருகர் ஃபோட்டோ போட்ட மாதிரி இருக்கு.

இந்த எடத்துல நெறையா போட்டெல்லா நிக்கிது.

பாக்கவே ரொம்ப அழகா டெகரேட் பண்ணிருக்காங்க இந்த பார்க்க .

நெறைய வயர் கனெக்ஷன்ஸ் இருக்கு ஒருத்தர் வந்து வேல செஞ்சிட்ருக்காரு அட்ட எல்லா வந்து வெச்சு கட்டிருக்காங்க.

அதே மாரி முன்னாடி நிக்கிற அம்மா வந்து துப்பட்டா வெச்சு தலைய மூடிருக்காங்க.

அந்த பேனர்ல வந்து ஓல்ட் ஸ்டுடென்ட் அசோசியேஷன்னு எழுதி இருக்கு.

அதுல ரெண்டு மூணு பேர் வந்து காவி கலர்ல வந்து லுங்கியும் வேஷ்டியும் போட்டுருக்காங்க.